இது ஒரு மீட்டிங் ஏரியா .

இந்த ஓடைக்கு எடைல கொஞ்ச பாறைங்க இருக்கு.

இது பேங்க் ஆஃப் பரோடா ஏ_டி_எம் .

ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லா இருக்கு.

இங்க மூணு பேர் நின்னுட்டு இருக்குறாங்க.

இந்த ஸ்டாச்சுவ ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்றாங்க.

இது கிஃப்ட் வாங்கற ஏரியா .

என்ட்ரன்ஸ் இருக்கு கேட் ஒன்னு இருக்கு.

சுத்திலு மரங் மரங்க மலைங்கனு நெறைய இருக்கு.

லைட் செட்டிங் போட்டு ஒரு மாதிரி இருக்கு.

லேடிஸ் ஜென்ஸ்னு எல்லாருமே இருக்குறாங்க.

சர்ச்சுக்கு முன்னாடி கிரவுண்ட் மாதிரி ஃபுல்லா இருக்கு.

இது பின் கோட் டீ ஹவுஸ் .

இது ஊட்டிக்கி மேல போற ஏரியா .

ஒரு டீ எஸ்டேட் பெங்களூர் .

லைட் செட்டிங்ஸ் கொஞ்ஜோ கம்மியாதா இருக்கு.

சுத்திலு எல்லாமே வந்து வெளிச்சமா ரொம்ப இருக்கு.

பைபர் ரூட் வந்து நெறைய இருக்கு.

எஸ்_பி_ஐ ஏ_டி_எம் அவுட் சைட் ஏரியா .

ஒரு மலைக்கீழருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் .